கீழ தண்ணி மாரி இருக்கு. நெறைய கலர் கலர் பூவெல்லா இருக்கு.

அதுல ரெண்டு பேர் நிக்கிறாவ ரெண்டு பேர் இரிகியாவ.

படிக்கட்டில கம்பி கம்பியெல்லாம் போட்டுருக்காங்க மரமெல்லா இருக்கு.

இங்க தள்ளியு ஆள் இருக்கு இவர் செருக்கு கிட்ட மேசல இருக்கு சைடுல கப்போர்ட் இருக்கு.

பலூன்ல கட்டி விட்டுருக்காங்க பாத்தியா சைடுல எல்லா சாமி எல்லா வச்சிருக்கி.

ரேடியோ இருக்கு இங்கெ மீன்ல ககொளச்சி போட்ருக்காங்க ஒரு ஆள் நிக்காரு.

இ ஏதோ இத பாக்க ஹாஸ்பிடல் மாறி தெரிது இது வெளிய வந்து சீட் எல்லாம் போட்ருக்கு காம்பவுண்ட் வெளிய ரெட் கலர்ல வெயிட்டிங்ன்னு போட்டு இருக்கு.

இது வந்து ஒரு முடி வெட்டிய கடை ஹிந்தி கடை ஆ மின்ன ஒரு ஆள் நிக்கியாரு அவர் கையில வாட்ச் எல்லா கட்டிருக்காரு.

இது பாக்க எலக்ட்ரானிக் சேந்த எடம் மாதிரி தெரியுது.

சைடுல கபோட்ல நறைய சாரி எல்லாம் இருக்கு.

நெறைய கடவுளின் ஃபோட்டோ எல்லாம் இருக்கு.

சைடுல மரம் எல்லாம் எப்டி சூப்பரா வளந்திருக்கா அடிபோலியா இருக்தா நாய் ரோட்ல நிக்கி.

சைடுல எதோ ஸ்கூட்டி நிக்கி அதுக்கடுத்தது பக்கத்துல பைக் நிக்கி.

பின்னாடி வேர ஹிந்துஸ் இதெல்லா இருக்கு.

நறைய பேரு மின்ன நிக்கியாவ.